எங்க அம்~ அப்பாவோட அம்மா அஹ் அப்புறம் சாப்பிட்டு தூங்கிட்டேன் தூங்கிட்டு ஒரு ஆறு ஆறரை மணிக்கு எந்திரிச்சு TV பார்த்துட்டு அப்படியே

opposite வீட்டில இருக்க ஒரு அக்கா இருக்காங்க அவங்க கூடயேதான் இந்த தடவை leave போச்சு சும்மா பேசிட்டு எந்த அக்கா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

ஆஹ் நல்லா இருந்துச்சு

இல்ல இல்ல marriage இன்னும் ஆகலை இப்பதான் engagement ஏ முடிஞ்சிருக்கு ஆஹ் சரி சரி அந்த அக்காகூட என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படி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 ஆஹ்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 ஆஹ் சரி சரி அவங்க எப்ப எப்ப கல்யாணம் அவங்களுக்கு அந்த அக்காக்கு மார்ச் இருவத்தி அஞ்சு இருவத்தி ஏழு மார்ச் போவீங்களா எனக்கு அப்ப CAAexam correct ஆ CAAtwo CAAtwo correct ஆ CAA

எனக்கு எங்க எங்கெல்லாம் வெளியில போகணுமோ அப்ப அப்ப எல்லாம் exam வந்துருது பரவால்ல அது ஒண்ணும் நீயே leave போட முடியாது அஹ் ஹம் வேற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

பரீட்சை leave பரீட்சை எழுதலைன்னா அடுத்து இன்னொரு மறுபடியும் இன்னொரு retest வச்சு எடுத்துப்பாங்க எங்களுக்கு அப்படி எல்லாம் இல்ல absent னா absent தான் ஹம் சரி சரி அப்ப போம்போது போறது போறது கொஞ்சம் கஷ்டம்தான்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

ஹம் super ஏப்ரல்ல முடியுது இல்ல மே மேலதான் முடியுது ஓ மேலதான் முடியுதா model exam

ஆமா ஆமா எனக்கும் அப்ப

மே ல semester சரி சரி எனக்கும் மே ல தான் முடியும்னு நினைக்கிறன் எங்களுக்கு ஒரு மாசம் correct ஆ ஒரு மாசம் semester leave உ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

செம்ம எங்களுக்கும் இந்த வாட்டி leave இருக்கும்னு நினைக்கிறன்

ஆஹ் மே லேயே முடிஞ்சிச்சுனா கண்டிப்பா leave இருக்கும்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

ஹம் அஹ் எப்ப இப்ப college போயிட்டுதான் இருக்கியா போயிட்டுதான் இருக்கேன் ஆஹ் இன்னைக்கு

இது special class லாம் உம் இன்னைக்கு என்ன பண்ணீங்க

கரும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு சளி பிடிக்கலையா ரொம்ப சளி பிடிச்சிருச்சு கரும்புனால இல்லை climate உ இங்கே கௌசல்யா இன்னைக்கு வெளியில போனா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 barbeque ஆ barbe~

நான் ஒண்ணு சொன்னேன்ல ஐந்நூத்தி எழுபது ரூபாதான் ஆமா ஆமா போயிட்டு வந்தாங்களா ஆயிரம் ரூபாய்க்கு இப்ப இவங்க

அதுவும் அவ சொ~ போடல அவங்க அண்ணா ஒருத்தவங்க இங்க படிக்கிறாங்க அவளும் அவங்க அண்ணாவும் போனாங்க அவங்க அண்ணாதான் இவளுக்கு காசு போட்டாங்க ஓ அவங்க கூட பொறந்த அண்ணா இங்கதான் படிக்கிறாங்களா

அஹ் சொந்தக்காரங்களா அவங்க அண்ணாவோட friend அஹ்

ஹம் நல்லாதான் இருந்துச்சாம் ஆனா அவங்கனால சாப்பிட முடியலை அப்படின்னு சொன்னா ஆமா ஆமா கண்டிப்பா சாப்பிட முடியாது நம்மளே போனாலும் ஐநூறு ரூபாய்க்கு போனா ஐநூறு ரூபாய்க்கு பரவாயில்லை worth ஆனா ஐநூறு ரூபாய்க்கே நம்ம குறைந்தபட்சம் ஒரு நானூறு ரூபாய்க்காவது சாப்பிடலாம்

அப்படின்னா பொறுமையா சாப்பிட்டா சாப்பிடலாம் அஹ் worth

இதுதான் பிரச்சனை இல்லை ஆனா ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் அதிகம்தான் ஈரோட்டுல இருக்கிற பார்பக்யு நேஷனுக்கு

ஆஹ் ஏன் நீங்கல்லாம் போனதில்லையா பார்பக்யு நேஷன் நான் போனதில்லை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

படத்துக்கேவா ஆமா நீ படத்துக்கு போனீ~

நான் போகணும்னு நினைச்சேன் அப்புறம் அங்கயே time போயிடுச்சு அப்பா வீட்டுல ticket full ஆ fill ஆயிடுச்சு ஒரு ticket கூட கிடைக்கல

ஆஹ் எதுக்கு நான் போயிட்டுனு தான் விட்டுட்டேன் ஆஹ் எதுவும் interest இல்லை யாரும் கூப்பிடவும் இல்லை maximum யாரும் என்னை கூப்~

அஹ் ஹம் யாரும் போகலை போயிட்டான் அவன் college friends கூட

அருண் வந்து அவங்க அப்பா கூ~

college friends ஓட எங்க college friends ம் போயிட்டானுங்க நான் எதுக்கு போயிட்டு எதுக்கு போயிட்டுன்னு விட்டுட்டேன்

உம் போய் என்ன ஆகப்போகுது

அது தான் HD ல நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்தா பாத்துக்க வேண்டியதுதான்

அஹ் நீங்கல்லாம் நீங்க மறுபடியும் போவீங்களா

வீட்டுக்கு போயிட்டு அடுத்ததாட்டி போவேன் கண்டிப்பா ஆஹ் அடுத்ததாட்டி வீட்டுக்கு போயிட்டா

சரி சரி அடுத்ததாட்டி எப்ப வீட்டுக்கு போறீங்க

அஹ்

உம் ஜனவரில போவேன் ரிபப்லிக் டேக்கு அடுத்த ரெண்டு நாள் ஆஹ் இந்த மாசம் தான் போவேன் ஓ இந்த மாசம்தான் போறியா இந்த மாசம் ரெண்டு நாள் என்னோட sweater அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்திட்டு வரணும் அதுக்கா சரி சரி

போயிட்டு நா~ எத்தனை நாளு ஒரு நாள்தான் இருக்க முடியும் போனா ரெண்டு நாள் ஒரு நாள் leave போடுவேன் இன்னொரு நாள் இருந்துட்டு வருவேன் சனிக்கிழமை leave போட்டுட்டு ஞாயித்துக்கிழமை இருந்துட்டு நல்லா இருக்கும் ஆமா இந்த மாசத்துலயேவா

அப்படின்னா இருவத்தாரு பரவாயில்லைமா

என்ன தெரியலையா

இருபத்தி ஆறு ரிபப்லிக் டேவும் ஞாயிற்றுக்கிழமையா சுத்தம் ஒண்ணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ரிபப்லிக் டேவும் ஞாயித்துக்கிழமை கடுப்பு இல்லை ஈஸ்டர் வருது ஈஸ்டரும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை வருது பார்த்துக்கலாம் வேற வழி இல்லல நியூ இயரே ஞாயிற்றுக்கிழமை, அதனால தான் வந்து இது எல்லாம் இப்படி வருது

அப்படின்னுதான் நானும் நினைக்கிறேன் சரி எதுவும் நம்ம கையில இல்லை இப்ப

செய்தி தினமும் படிக்கணும் தினமும் செய்தி படிக்கிறது ஒரு நல்ல பழக்கம் நான் தினமும் படிச்ச செய்தியிலே இருந்து எனக்கு தெரிஞ்ச நேத்து படிச்ச செய்தியிலே நான் கொஞ்சம் share பண்ணிக்க விரும்புறேன் நான் சில செய்திகளை உங்க கிட்ட சொல்றேன் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு இதுதான் இப்போ உள்ள தலைப்பு செய்தி அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா குன்னூர் மலை ரயில் பாதையில யானைகள் எல்லாம் வழி மறிச்சதாம் அந்த அஞ்சு யானைகளையுமே வனத்து~ வனத்துறையினர்தான் விரட்டி அடிச்சிருக்காங்க

இவங்க தினமும் ரோட்டு வழியில செல்றப்ப ஆட்டோ ஓட்டுனர்கள் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் காலையில மின்கம்பங்கள் கட்டி வச்சு தாக்கி இருக்கிறதா செய்தியில போட்டிருக்காங்க கோவை மாணவர்கள்ல சேர்ந்து அடி ஆதி இது என்ன ரீலு அப்படின்ற பாடல வந்து ஜி வி பிரகாஷ் கூட சேர்ந்து பாடி அரங்கத்தையே அதிர வச்சிருக்காங்க கோயம்புத்தூர் தனியார் கல்லூரி மாணவர்கள் அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் ஆட்டம் போட்டுருக்காங்க பாருங்க புதுச்சேரி செல்லும் பேருந்துகளுக்கெல்லாம் கட்டுப்பாடு போட்டுருக்காங்கன்னு போட்டிருந்துச்சு இன்றைய தலைப்பு செய்தியில அத சொல்லி இருக்காங்க நாங்க அத பார்த்த உடனே ரொம்ப பயந்துட்டோம் அரசாங்கம் ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க ஒழுங்கீன செயல்களுக்கு உடந்தையாவோ இல்லை ஊக்கப்படுத்துற மாதிரியோ பள்ளி நிர்வாகங்கள் நட~ நடப்~ நடந்துச்சு அதுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி அதுக்கு அங்கீகாரம் ரத்~ ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கு ரத்து செய்யப்படும்ன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க திரைப்பட விமர்சனத்தை பார்த்தோம் அப்படின்னா அகிலன் படத்துல ஜெயம் ரவி நடிப்பு பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்ட ரசிகர்கள்லாம் சொல்லி இருக்காங்க பேட்டியில கொடுத்திருந்தாங்க ஓசூர் தனியார் மருத்துவமனையில ராணுவ வீரர் சிகிச்சையில இருந்திருக்காரு எத்தனை எத்தனா தேதி அப்படின்னு பார்த்தோம்ன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி பிப்ரவரி பதினாலாம் தேதி மாலை சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டாரு அப்படின்னு சொல்லி செய்தியில போட்டாங்க அவர் பொழச்சு வருவார்னுதான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா இறந்துட்டாரு next திருவண்ணாமலை மாவட்டத்துல த~ தரமான கற்சிலை இல்லாதனால அரசு உதவி பெரும் தொடக்கப்பள்ளி நூலகம் மற்றும் கிராம சேவை மைய கட்டிடத்துல இயங்கி வருது புதிய கட்டிடம் கட்டுரை தர்றோம்ன்னு சொல்லிட்டு கிராம மக்கள் கோரிக்கையை வேணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க

கல்வி செய்தி பார்த்தோம் அப்படின்னா plus two மொழித்தேர்வு அதாவது plus two தேர்வுக்கு வந்து ஐம்பதாயிரம் மாணவர்கள் வந்து தேர்வு எழுதல அப்படின்னு சொல்லி சொல்லீருந்தாங்க எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு மாணவர்கள் வந்து விண்ண~ விண்ணப்பம் போட்டு இருந்துருக்காங்க அதுல ஆயிரத்தி நூத்தி பதினஞ்சு பேர் எழுத வரல அப்படின்னு சொல்லி செய்தியில போட்டிருந்ததா சொல்லி நான் படிச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாட்டுல இன்னும் இன்ஃபுளுவென்சா பாதிப்பு வந்து வந்துட்டுதான் இருக்கு கொரோனா போய் இன்னும் முடியலை இன்ஃபுளுவென்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுவ பாதிச்சிட்டுதான் இருக்கு அத வந்து அமைச்சர் சுப்ரமணியம் வந்து அதைப் பத்தின ஆஹ் தே~ தகவல்கள் எல்லாத்தையும் பேட்டியில கொடுத்திருந்தாரு மூன்று வகையான அதாவது மூணு வகையா இருக்கு இன்ஃபுளுவென்சா அந்த மூணு வகையுமே பரவிட்டுதான் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு விபத்தை குறைக்கிறதுக்கு சென்னை போலீஸ் என்னென்ன திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்ன்னா மது போதையில வாகனம் ஓட்டுறவங்ககிட்ட இதுவரைக்கும் ஆறு கோடி வரைக்கும் அபராதம் வாங்கி இருக்கிறதா சொல்லி இருந்தாங்க இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் இந்த மாதிரி அபராதம் ஏதாவது போட்டாதான் நமக்கு வந்து விபத்தை குறைக்க முடியும் விபத்தை குறைக்கல அப்படின்னா தினந்தோறும் செய்தித்தாள்ல இன்னும் ஒரு விபத்து கொலை கொள்ளை இதே தான் இந்த இது இந்த ne~ இந்த செய்தி மட்டும்தான் நம்மளோட செய்தித்தாள்ல வந்துட்டே இருக்கும் அது குறைக்கிறதுக்கான ஒரு சின்ன முடிவு ஒரு சின்ன விழிப்புணர்வு மாதிரிதான் இந்த சென்னை போலீஸ் எடுத்திருக்காங்க இது எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு வந்து ஒரு முயற்சியை நம்ம பலன் தருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம விபத்தை குறைக்க முடியும் இனிமே மக்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருப்பாங்கல்ல அதுக்காகவாவது இத வந்து நம்ம வந்து மேற்கொள்ளலாம் விளையாட்டு செய்தியில பார்த்தோம் அப்படின்னா அப்படிங்கிறவர் வந்து IPL கிரிக்கெட்க்கு வந்து பதிமூணு புள்ளி இருபத்தஞ்சு கோடியில அவரை வந்து ஏலத்துல எடுத்திருக்காங்க இவர் வந்து அடுத்த IPL கிரிக்கெட் match ல வந்து விளையாடப் போறாரு அதாவது இது வந்து ஹைட்ரபாத் அணி வந்து இவங்க வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க IPL கிரிக்கெட் match ல வந்து ஹைட்ரபாத் அணியில இருந்து யாரை தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறவரை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஏலத்துல எடுத்துட்டாங்க பதினஞ்~ பதிமூணு புள்ளி இருபத்தி அஞ்சு கோடிக்கு அவர் வந்து ஏலத்துல எடுத்திருக்காங்க புதுச்சேரியில ஒரு நல்ல செய்தி என்னன்னு பார்த்தோன gas cylinder க்கு ரூபாய் முந்நூறு மானியம் தர்றதா budget ல அறிவிச்சிருக்காங்க மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க முன்னூறு ரூபாய் மானியம் ga~ அதாவது ஒரு gas cylinder ஓட விலை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு இப்ப வந்து வித்துட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேலயே வந்துச்சு so இப்ப வந்துட்டு பார்த்தோம்னா புதுச்சேரியில வந்து மானியம் வந்து முன்னூறு ரூபாய் குடுக்கறாங்க அப்ப மானியம் முந்நூறு ரூபாய் கொடுக்கும் போது மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சிரமம் வந்து கம்மியாகும் ஒரு cylinder ஓட விலையே நமக்கு ஆயிரம் ரூபாய் வந்ததுன்னா அரிசி பருப்பு இதுக்கு எல்லாம் எங்க போவாங்க ஏழையான மக்கள் எல்லாம் அவங்களுக்குகான சந்தோஷத்தை கொடுக்கிறது இது ஒரு வழி அப்படின்னு சொல்லி செய்தியிலே போட்டிருந்தாங்க மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க next திரை விமர்சனம் செய்தி படிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்ன்னா அதுல முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்புவோட பத்து தலை என்ற படத்துல நினைவிருக்கா அப்படின்ற பாடல் வந்து வெளியாயிருக்கு அந்த பாடலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு இந்த படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன விமர்சனம் கொடுத்திருக்காங்க படம் இன்னும் வெளியாகலை படத்துல உள்ள பாட்டுதான் வெளியாயிருக்கு ஆனா இந்த பாட்டுக்கு பல ரசிகர்கள் வந்து

அந்த பத்து தலை படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நடிகர் ஆண்டனியோட மகளுக்கு வந்து பிறந்த நாள் இன்னைக்கு பிறந்த நாளுன்னு செய்தியில போட்டிருந்தாங்க நடிகர் விஜய் ஆண்டனியோட மகள் அதாவது அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணுக்காக வந்து ஒரு தகவல் பரிமாறி இருக்காங்க ஒரு இணையதளத்துல வந்து ஒரு அந்த பொண்ணோட ஆஹ் புகைப்படத்தை போட்டு ஒரு தகவல் பரிமாறி இருக்கிறதா வந்து செய்தியில போட்டிருந்தாங்க கொடைக்கானல் போறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னு பார்த்தோம்ன்னா சுற்றுலா சென்ற இந்~ இந்த காலத்துல வந்து எல்லாரும் என்னென்ன எதிர்பார்ப்பாங்களோ மக்களுக்கு தேவையானது எல்லாம் ஒவ்வொண்ணா செஞ்சுட்டு வராங்க சுற்றுலா பகுதியில இப்ப கொடைக்கானல் என்ன பண்ணிருக்காங்க அப்படீன்னு பார்த்தோம்னா ஏரியில வந்து நடந்து போகலாம் ஏரி மேல நடந்து போறதுக்கு எப்படி போட்டுருக்காங்க அப்படின்னா மிதக்கும் நடைமேடை அதாவது மிதக்கும் நடைமேடை நம்ம ஏரி மேலே நடந்து போறதுக்கு ஒரு நடைமேடை மாதிரி ready பண்ணியிருக்காங்க போல அத வந்து சீக்கிரமே திறக்கப் போறதா சொல்லியிருக்காங்க செய்தியிலே என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா கொடைக்கானல் ச~ வர்ற எல்லோருமே இந்த இடத்துக்கு அவசியம் வந்துட்டு போலாம் அப்படி ஒரு அழகான இடமா இருக்கு சீக்கிரமே திறந்துருவாங்க திறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷப்படுறபடி அத வந்து செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லி செய்தியிலே போட்டிருந்தாங்க மக்கள் எல்லாரும் கண்டிப்பா தவறாம இத வந்து வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க தினத்தந்தி செய்தியில வந்த முதல் தலைப்புச் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்ன்னா தஞ்சையில நடந்த கண்காட்சி அந்த கண்காட்சியில என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஓணான் பாம்பு இதெல்லாம் மக்களை வியக்க வைக்கிற மாதிரி போட்டிருந்தாங்களாம் அந்த கண்காட்சிக்கு ஏராளமான மக்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க விடுமுறை நாள் மட்டும் இல்லாம ஆஹ் கல்லூரி நாள் வேலை நாள் இந்த நாட்கள்ல கூட அதிகமான வருகை வந்துட்டேதான் இருக்கு எல்லாருமே முக்காவாசியான மக்கள் வந்து அந்த இடத்துல கூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு காவலர்கள் வந்து அதிகமாக அங்க வந்து போடப்பட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா அங்க வந்து மக்கள் அதிகமா கூடுறதுனால நமக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துரக்கூடாது அங்க வந்து ஏதாவது தவறான நிகழ்வு நடந்திறக்கூடாதுன்றதுக்காக அத வந்து பாதுகாவலர்கள் அதிகமாக இருக்காங்க

ஆஹ் ஒரு மான்கள் ஒரு நாலு மான்கள் வந்துட்டு தண்டவாளத்தை கடந்து போக நினைச்சிருக்கும் போல அந்த தண்டவாளத்தை கடந்து போறப்ப ரயில் வந்து அந்த மான மோதி இடிச்சிருச்சு நாலு மான்களும் இறந்து போயிடுச்சு அந்த நாலு மான்களுக்கும் மக்கள் எல்லாமே கண்ணீர் அஞ்சலி தெரிவிச்சு அதன் மூலம் கடைசியா வந்து செய்~ செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் செஞ்சு அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு